ரெஸ்டாரன்ட் ஓட பேரு ஹோட்டல் தமிழ்நாடு .

இது பக்கத்ல வந்து ஒரு பேனர் வெச்சிருக்காங்க.

அதுக்கு முன்னாடி அப்புடியே பவர் பிளான்ட் இருக்கு.

மத்தவங்க அந்த சைடுல வேல் வேல செஞ்சிட்ருக்காங்க.

இந்த மிஷின்ல வந்து கார நிக்க வெச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல ஒரு வ கிளாஸ் கிளாஸ் ரேக் வச்சிருக்காங்க.

ஜிப்ஸி சுத்தி நெறையா மரங்களா இருக்--

ஓட்டுக்கு மேல ஒரு டவர் கிளாக் இருக்கு.

அதுக்கு கீழ நெறைய டேபுள்ஸ் வச்சுருக்காங்க லைட்ஸ் வச்சுருக்காங்க டூல்ஸ் வச்சுருக்காங்க வால்ல வந்து ஃபோட்டோஸ் நெறைய வச்சுருக்--

அந்த டேபிள் மேல ரெண்டு பாட்ஸ் வச்சிருக்காங்க.

அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் கட்டிருக்காங்க.

மத்த மூணு பேர் க்யூல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.

லெஃப்ட் சைடுல ஒரு மான் நின்னுட்ருக்கு.

இந்த பில்டிங் என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து வட்டாச்சியர் அலுவலகம் உதகமண்டலம்னு போட்ருக்கு.

அந்த கப்பாட்மெண்ட்ல உ ரெண்டு டோர்ருக்கு அந்த ரெண்டு டோரு ஓபனாயிருக்கு .

இதுக்கு மேல ஒரு எலக்ட்ரிக் ஒயர்ரு --

பாக்குறதுக்கு இது ஒரு ரெஸ்டாரன்ட் மாரி இருக்கு.

அந்த ஜன்னலுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் தெரியிது.

வெளிய ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்கு.

கிராஸ்க்கு நடுவுல மூணு டேபிள்ஸ் இருக்--

பில்லர்ஸ்க்கு முன்னாடி நறையா ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ் வெச்சிருக்காங்க.

அதுகப்றோ ஃபிளவர்ஸ் நெறைய இருக்கு ப்ரோக்கன் ஸ்டோன்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல .

அதுக்கு பின்னாடி நறையா ட்ரீஸ் இருக்--

இங்க ஃபயர் எக்ஸ்டிங்கியூஸர் லெஃப்ட்லியு இருக்கு ரைட்லியு இருக்கு.

ஒருத்தர் ப்ளூ கலர் பேப்பர கட் பண்ணிட்டிருக்காரு.

இதுக்கு முன்னால எஃப் சீனு போட்ருக்கு.

இதுக்கு லெஃப்ட் சைடுல ஒரு எல்_இ_டி டி_வி இரு--.

இந்த பில்டிங்க சோ ஒ மஞ்ச கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

கீழ வந்து ரெண்டு வேஸ் இருக்கு ஸ்டேர்ஸ் தெரியுது.

ரெண்டு ஒ ரெண்டு டோர்லயு ஒரு சைடு ஓபன் ஆயிருக்கு லெஃப்ட் சைட்ல .

ஒரு டோர் ஒன்னு தொரந்துருக்கு அந்த டோர் மேல புல்லுன்னு எழுதிருக்கு.

இந்த வீட்டோட ரூஃப்ல ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க.